லிப்ரியாஃபிஸ் மாத் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் ஒரு மேட்ரிக்ஸ் ஐ எழுதுவது
மற்றும் ஒரு குறிப்பிட்ட வரியுருவில் சமன்பாட்டை ஒழுங்கு செய்தலை கற்போம் இதற்கு போன டுடோரியலில் உருவாக்கிய ஒரு உதாரண ரைட்டர் ஆவணத்தை திறக்கலாம்
மாத் example1ஒட்ட்
முன்னர் மாத் ஐ பயன்படுத்தி எழுதிய உதாரண சூத்திரங்கள் அனைத்தையும் காண்க
ஆவணத்தின் கடைசி பக்கத்துக்கு ஸ்க்ரால் செய்து செல்வோம்
கன்ட்ரோல் Enter ஐ அழுத்தி ஒரு புதிய பக்கத்துக்கு செல்வோம்
முதலில் மாத் ஐ இன்சர்ட்க்டோப்ஜெக்ட்பார்பார்முலா மேனு வழியாக அழைப்போம்
கணிதத்தில் மேட்ரிக்ஸ் என்பது எண் அல்லது குறிகளின் ஒரு செவ்வக அடுக்கு
இவை எலிமென்ட்ஸ் எனப்படும்
மாத் இல் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் களின் வரிகள் பத்திகள் ஆகியவற்றை குறிப்பிட தனி குறியீடு உண்டு
நேரத்தை மிச்சப்படுத்த உதாரணத்தை ஏற்கெனெவே எழுதிவிட்டேன்
ஆகவே பிரதி எடுத்து ஒட்டுகிறேன்
இந்த மேட்ரிக்ஸ் இல் 2 வரிகள் மற்றும் 3 பத்திகள் உள்ளன
நாம் சூத்திர திருத்தி சாளரத்தில் மேட்ரிக்ஸ் மற்றும் அதன் எல்லா எலிமெண்ட் களையும் முள் அடைப்புக்குறிகளுக்குள் இடுவோம்
ஒரு வரியில் உள்ள எல்லா எலிமெண்ட் களும் ஒரு ஹாஷ் குறியால் பிரிக்கப்படுகின்றன
மேலும் வரிகள் இரண்டு ஹாஷ் குறிகளால் பிரிக்கப்படுகின்றன
வட்ட அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி மேட்ரிக்ஸ் ஐ அடைப்புக்குள் இடுவோம்
இப்போது இந்த அடைப்புகள் சிறியதாக இருக்கின்றன மேலும் எல்லா மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் களையும் முழுமையாக அடைக்கவில்லை
அவை ஏனைய எலிமெண்ட் களின் அளவே இருக்கின்றன எனவே அவை மேட்ரிக்ஸ் இன் அளவுக்கு அளவு மாற்றம் செய்யத்தக்கன அல்ல
இதை தீர்க்க நாம் லெஃப்ட் மற்றும் ரைட் எனும் சொற்களை பயன்படுத்தலாம்
அதாவது துவங்கும் அடைப்புக்குறிக்கு முன் லெஃப்ட் மற்றும் முடியும் அடைப்புக்குறிக்கு முன் ரைட் எழுத இவை அளவு மாற்றம் செய்யத்தக்கதாகும்
அடுத்த உதாரணத்தை நான் பிரதி எடுத்து ஒட்டுகிறேன்
ஆகவே 4 பை1 மேட்ரிக்ஸ் திரையில் காண்பது போல தெரியும்
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் அளவு மாற்றம் செய்யக்கூடிய அடைப்புகள் இருப்பதை காணலாம்
மேட்ரிக்ஸ் க்கான குறியீடும் திரையில் தெரிகிறது
இங்கே சதுர அடைப்புக்குறிகளையும் பயன்படுத்தலாம்
ஆகவே மேட்ரிக்ஸ் குறியீட்டை பயன்படுத்தி எந்த அளவுக்கும் மேட்ரிக்ஸ் களை எழுதலாம்
இப்போது ஒரு உதாரண மேட்ரிக்ஸ் கூட்டலை எழுதலாம்
இப்போது சூத்திர திருத்தி சாளரத்தில் ஒரு புதிய வரிக்குப் போகலாம்
Enter விசையை இரு முறை அழுத்த இரண்டு வெற்று வரிகள் நுழைக்கப்படுகின்றன

முதலில் திரையில் காண்பது போல இரு உதாரண 2 பை 3 மேட்ரிக்ஸ் களை அருகருகில் எழுதலாம்
அடுத்து கூட்டலை காட்ட இந்த இரு matrixகளுக்கு இடையே கூட்டல் குறியை சேர்க்கலாம்
இதை செய்ய நாம் ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் இந்த இரண்டு மேட்ரிக்ஸ் களின் இடையே உள்ள இடத்தை சொடுக்கலாம்
இங்கே சூத்திர திருத்தி சாளரத்தில் இந்த இரண்டு மேட்ரிக்ஸ் களின் குறியீடுகளுக்கு இடையே நிலைக்காட்டி இருப்பதை காணலாம்
இந்த இரண்டு மேட்ரிக்ஸ் களின் இடையே பிளஸ் என டைப் செய்க
ஆகவே கூட்டல் குறி வந்துவிட்டது
அடுத்து நாம் எக்குவல் டோ குறியை நீண்ட இடைவெளியுடன் கடைசியில் சேர்ப்போம்
மேலும் மூன்றாம் மேட்ரிக்ஸ் கூட்டலை காட்ட வலது பக்கம்
நம் உதாரணத்தில் கிரேக்க வரியுருகளை பயன்படுத்தியதை கவனியுங்கள்
ஆகவே இந்த இரண்டு மேட்ரிக்ஸ் களின் விடை இதோ இருக்கிறது
நம் வேலையை சேமிப்போம்
அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ஐ ஒரு எண்ணால் பெருக்கும் உதாரணத்தை காண்போம்
நாம் ஒரு 2 பை 3 மேட்ரிக்ஸ் ஐ எழுதி அதை 4 ஆல் பெருக்கலாம்
முதலில் 4 டைம்ஸ் என எழுதி பின் மேட்ரிக்ஸ் ஐ எழுதலாம் மேட்ரிக்ஸ் ஐ முதலில் பிரதி எடுத்து சூத்திர திருத்தியில் ஒட்டுகிறேன்
அடுத்து நாம் எக்குவல் டோ குறியை நீண்ட இடைவெளியுடன் கடைசியில் எழுதலாம்
இதன் பின் மேட்ரிக்ஸ் விடை
மேட்ரிக்ஸ் விடைக்கான குறியீட்டை பிரதி எடுத்து ஒட்டுகிறேன்
ஆகவே ஒரு 2 பை 3 மேட்ரிக்ஸ் ஐ ஒரு எண்ணால் பெருக்கிய விடை கிடைத்துவிட்டது
இப்போது நாம் மேட்ரிக்ஸ் களை பார்மேட் மேனு மற்றும் பான்ட் பான்ட் சைஸ் அலிக்ன்மென்ட் அல்லது ஸ்பேசிங் தேர்வுகள் மூலம் ஒழுங்கு செய்யலாம்
உதாரணமாக ஸ்பேசிங் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
வலது பக்கம் உள்ள கேட்கரி கீழிறங்கும் பட்டியலில் மேட்ரிஸ் என தேர்வு செய்வோம்
மேலும் வரி இடைவெளியை 20 சதவிகிதம் கோலம்ன் இடைவெளியை 50 சதவிகிதம் என மாற்றுவோம்
ஒக் வை சொடுக்குவோம்
மேட்ரிஸ் மற்றும் அவற்றின் எலிமென்ட்ஸ் எப்படி நல்ல இடைவெளியுடன் இருக்கின்றன என பாருங்கள்
வேலையை பைல் மற்றும் சேவ் ஐ சொடுக்கி சேமிக்கலாம்
matrixகளை இரண்டு அல்லது மூன்று சமன்பாடுகளை எழுதி பின் அவற்றை குறிப்பிட்ட வரியுருவில் ஒழுங்கு செய்ய முடியும்
உதாரணமாக ஒருங்கமை simultaneous சமன்பாடுகளை எழுதி பின் அவற்றை எக்குவல் டோ வரியுருவில் ஒழுங்கு செய்யலாம்
இப்போது திரையில் காட்டியபடி ஒரு ஜோடி ஒருங்கமை சிமல்டேனியஸ் சமன்பாடுகளை எழுதலாம்
எக்குவல் டோ வரியுருவை பார்க்கும் போது அவை சீராக ஒழுங்காக இல்லை
இங்கே நாம் மேட்ரிக்ஸ் குறியீட்டை பயன்படுத்தி அவற்றை ஒழுங்கு செய்ய முடியும்
சமன்பாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் பிரிக்க முடியும்
அவற்றை மற்றும் மேட்ரிக்ஸ் இன் எலிமெண்ட் களாக நடத்த முடியும்
இங்கே 2எக்ஸ் என்பது ஒரு பகுதி ய் என்பது ஒரு பகுதி
எக்குவல் டோ வரியுரு இன்னொரு பகுதி இதே போல
இரு முறை Enter செய்யலாம்
குறியீட்டை பிரதி எடுத்து ஒட்டலாம்
திரையில் காண்பது போல புதிய குறியீடு இருக்கிறது
இங்கே குறியீட்டுக்கு நாம் மேட்ரிக்ஸ் ஐ பயன்படுத்தினோம்
சமன்பாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் பிரித்து எலிமெண்ட் ஆக்கினோம்
மேலும் அவற்றை குறிகளால் பிரித்தோம்
இரண்டு சமன்பாடுகளை பிரிக்க இரண்டு ஹாஷ் குறிகளை பயன்படுத்தினோம்
ஆகவே இப்போது நன்கு ஒழுங்காக்கிய சமன்பாடுகள் உள்ளன
இன்னொரு தொகுதி சமன்பாடுகளை எழுதலாம்
இங்கே எக்குவல் டோ வரியுருவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே அளவு தொகுதிகள் ஒரு வேளை இல்லையானால்
சமன்பாட்டை திரையில் காண்க
எக்குவல் டோ வரியுருவை பார்க்கும் போது அவை சீராக ஒழுங்காக இல்லை
குறியீட்டை மீண்டும் எழுதி அவற்றை ஒழுங்காக்கலாம்
இரு முறை Enter செய்க
நான் குறியீட்டை பிரதி எடுத்து ஒட்டுகிறேன்
ஆகவே இங்கே நாம் அலிக்ன் ர் மற்றும் அலிக்ன் ல் ஐ எக்குவல் டோ வரியுருவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள பகுதிகளை ஒழுங்கு செய்ய பயன்படுத்துகிறோம்
இப்போது மிகச்சரியாக ஒழுங்கு செய்யப்பட்ட சமன்பாட்டு தொகுதிகள் உள்ளன
உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒரு 2எக்ஸ்3 மேட்ரிக்ஸ் ஐ 3எக்ஸ்1 மேட்ரிக்ஸ் ஆல் பெருக்க படிகளை எழுதுக
பார்மேட்டிங் ஐ பயன்படுத்தி எழுத்துருக்கள் அளவுகள் மற்றும் இடைவெளிகளை மாற்றுக
ஒரு தொகுதி மூன்று சமன்பாடுகளை எழுதுக
சமன்பாடுகளை எக்குவல் டோ வரியுருவுக்கு சீர் செய்க
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் மாத் இல் மேட்ரிக்ஸ் மற்றும் சமன்பாடுகளை சீர் செய்வது குறித்த இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச் சொல்ல நாம் கற்றது மேட்ரிக்ஸ் எழுதுதல் மற்றும் சமன்பாட்டை ஒரு குறிப்பிட்ட வரியுருவுக்கு சீர் செய்தல்
ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும்இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது